என்ட்ரன்ஸ் கேட்ல ப்ளூ கலர்ல பெயிண்ட்டாயிருக்கு .

இது ஒரு பியூட்டி ஃபுல்லான ஒயிட் பெயிண்டட் பில்டிங் .

இங்க வந்து ரெண்டு கிரீன் கலர் மினி பஸ்சஸ் இருக்கு.

இங்க ஒரு வைட் கலர் கார் நம்பர் பிளேட் எல்லோ கலர்ல பெயிண்ட்டாருக்கு .

இது ஒரு பிரைட் சன்னி டே .

இது வந்து ஒரு அழகான சின்ன ரூம் வெரைட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு.

ஆப்போசிட் சைட்ஸ்ல பிரவுன் கலர்ல பெயிண்ட் பண்ண டேபிள்ஸ் இருக்கு.

இது ஒரு பில்டிங் கீழ உள்ள ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா .

இங்க ஒய்ட் கலர் கார் கிரே கலர் கார் அண்ட் ஒரு ஆட்டோ பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த பில்டிங்கோட கலர் வொயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க.